அமைதியான வசனத்தில் வியப்பு சிரிப்பு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 துண்டும் தொட்கனு எஞ்சியதை பயன்படுத்தியுள்ளார் சாந்தராசா உலக அமைதியின்மையால் அல்லது தி ஞானத்தால்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

Hello கார்த்தி எப்புட்ரா இருக்குற என் டா?

தண்ணி எல்லாம் ரொம்புமே அந்த area ல சும்மாவே ஆஹ் நா ஏதோ சொல்ற எங்க area side லாம் இதுக்கே இப்டி சொல்றான எங்க area side லாம் என்ன ஆவுறது சொல்லு?

bro இப்ப news ல வேற ஒரு வாரத்துக்கு மழை சொல்லிகிருகாங்கயா, என்னையா பண்றது? அஹ் எனக்கு finals வேற கட்டனும் இந்த ஒரு வாரம் மலையில போயிறலாம் வேலையு வேல இல்லாம எப்டி மழ வந்து இப்டி பண்ண எப்டி சொல்லு உம் ஆஹ் என்னா வேல?

யோவ் அந்த மழை வந்தா கூட பரவாயில்லையா மழ வருதுன்ட்டு வீட்டுலலாம் உக்காரலாம் அந்த current off பண்ணிட்டு இந்த மலைக்கு எவ்ளோ கொசு வருது தெரியுமா? வீட்டுல உக்கார முடியல phone charge போட முடியல ஒரு emergency call பண்ண முடியல tower கிடைக்குறது இல்ல ஒரு entertainment கு பேசுறதுக்கு ஆளு இல்ல அந்த மாதிரி இருக்குதுயா ரொம்ப கஷ்டமா இருக்குது இந்த மழ வந்து

உம் அதுவும் எனக்கு tension ஆவுற கார்த்தி டேயி எங்க area side லாம் நேத்து சரியான மழ மழ வந்து இந்த இது பயிர் எல்லாம் வச்சிருந்தாங்க நெல்லுபயிறு போட்டுருந்தாங்க நெலத்துல எங்க நெலத்துல தண்ணி தேங்கி எல்லா இதுவும் பயிறு அலுகிருச்சு கார்த்தி என்னா பண்றதுனே தெரில டா டேயி ஒரு பக்கம் ஆது வேற tension ஆவுதுடா ஆஹ் ஆஹ் இப்ப road block ஆயிருச்சு traffic எங்கயும் வெளிய போக முடியாது டா

அப்போ நம்ம கொஞ்சம் பாத்து சூதானமா தான் டா இருக்கணும் அஹ் இந்த மழ பேன்சி எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தன் phone use பண்ணிருந்திர்கான் இடி உழுந்து அந்த பையன் mobile data on பண்ணிருந்திக்கான் போல பையன் out ஆயிட்டு இருக்கான் டா கார்த்தி டேய் அவங்க வீட்டுல ல லாம் ரொம்ப கச்டபடுரங்கடா ஆமா major தான் பத்தொம்போது வயசு ஆவுது கார்த்தி நல்லா படிப்பான் அந்த பையன் யாரு கண்டா மான் ஒரு இயற்கையால இவன் சாவானு யார் கண்டா சொல்லு அவ்ளோதான் கார்த்தி எங்கே வீட்டுலலாம் பாத்தேன்னு வச்சிக்கொயன் உங்கள லாம் கூட வீட்டு வெளிய தண்ணி வருது எங்களது மழ பெஞ்சா ஒழுகுது டா கார்த்தி ரொம்ப கஷ்டமா இருக்குதா டா இங்க லாம் வீட்டுல இருக்குறதுக்கு இப்ப வீடு கட்டிடிங்கலே வாடக வீட்டுல இருந்திங்களே மாறிடிங்களா?

ஹம் உம் உம்

அஹ் ஆஹ் ஆஹ் அவ்ளோ தான் டா கார்த்தி இப்போ கா மழ பேன்சி காத்தடிச்சி மொத்த wire போயிட்டு ரொம்ப கஷ்டமா ஆயிருச்சுடா கார்த்தி current இல்லாம

வெளிய வர முடியல இப்போ office க்குக phone பண்ணி leave சொல்ல முடியல அந்த வீட்டுக்குள்ள லாம் தண்ணி இருக்கு அத வேற மழ தண்ணி ரொம்ப ரொம்ப எடுத்து ஊத்தணும் டா அவளோ மழ பேஞ்சிட்டு இருக்கு டா கணேஷ் வீடு பக்கத்துல ஒரு ஏரி இக்கிதுல அந்த ஏரி வந்து அவங்க வீட்டு மேல லாம் தண்ணி வந்துட்டு இருக்குது டா உம் அஹ் மூணு நாலு ஏரி இருந்ச்சுல அந்த நாலு ஏரி ல நம்ம விளையாடிட்டு இருந்தோம் ல அந்த நாலு ஏரியும் மழ வந்து full ஆ தண்ணி ரொம்பி கோடி போயிட்டு இருக்குடா கார்த்தி அந்தா மாதிரி இருக்குடா நிலைமை இப்போ

உம் இப்ப மழ வந்து எல்லாரும் சந்தோஷ படுவாங்கனு பாத்தா இப்ப மழ வந்து என் டா மழ வருதுனு இருக்காங்கடா உம் உம் அதுவும் correct தான் கார்த்தி இப்ப மழ வரலனு நிறைய பேர் பாத்திட்டு இப்ப என் டா மழ வருது சென்னை ல மழ வந்து பாத்துருக்கியா டா கார்த்தி நீ அப்டி பேயுதாம் டா சென்னை ல மழ புயல் சொல்லிருக்காங்க இப்ப எப்புடி தான் இந்த் மீன் ஆஹ் மீன் பிடிக்கிறவங்கலாம் எப்டி தான் வந்து survey பன்ன போறாங்கனு தெர்ல டா கார்த்தி

அதுவும் correct தான் கார்த்தி இன்னும் ஒரு வாரத்துக்கு எப்டியும் confirm மழ இருக்கு நான் எப்போமே உனக்கு தெரியும்ல எனக்கு cricket நா ரொம்ப புடிக்குன்னு cricket விளையாட போறன் அவன் எல்லாம் ready பண்ணி எல்லாமே ready பண்ணிட்டோம் நல்லாவே இருந்துச்சு டா கார்த்தி திடீர்னு மழ வந்துருச்சு உம் புரியுதுடா புரியுதுடா நா உச் நான் எப்டி சொல்றது எனக்கு அதான் entertainment எனக்குன்னு இருக்குறது ஆது மட்டும் தான் அந்த மாதிரி சமயத்துல எனக்கு அப்டி பண்ண எனக்கு எப்டி இருக்கும் சொல்லு? இந்த மாதிரி மழ வந்து இருந்தம ஒரு பக்கம் வீட்டுல போன வீட்ல தூங்க முடியல மழ வந்து இன்னொரு பக்கம் பாத்தா இங்க ஒரு தொல்ல ரொம்ப pressure ஆயிட்டன் டா கார்த்தி இந்த ஒரு ரெண்டு வாரமா உம் கடலூர் side ராமநாதபுரம் side லாம் வீடே அடிச்சிட்டு போயிருக்கு டா கார்த்தி மழை வந்து அப்பனா இப்ப நாமானா கூட பரவாயில்ல ஏதோ வீடுன்னு தண்ணி உள்ள வந்துட்டு இருக்கு city side லாம் இருக்குறவங்கள பாத்தானா ரொம்ப பாவமா இருக்குடா ஆமா அந்த தெரியும் தான கார்த்தி உனக்கு அந்த side ல பாத்தான ஆலங்கட்டி மழ ஒரு ஒரு ஒரு கிலோ வெரையும் உழுந்துருக்கு டா கார்த்தி ஒரு கிலோ size ல ஒரு கிலோ ன்னு சொல்ல முடியாது ஒரு ஐநூறு முந்நூறு கிராம் நானூறு கிராம் weight உழுந்துருக்கு டா கார்த்தி அப்பனா இந்த மாதிரி மழ தொடர்ந்து தொடர்ச்சியா பேசிட்டு பேஞ்சிட்டு இருந்துச்சுனா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம் ல டா

ஆஹ் ஆமா டா டே ரொம்ப கஷ்டமா இருக்குடா கார்த்தி அதுல்லாம் பாக்குறதுக்கு ஒரு பக்கோம் மழ பேஞ்சா கூட பரவாயில்ல டா இடி எல்லாம் இடிக்குது கொழந்தைங்க எல்லாம் பயபுடுதுல அது ரொம்ப கஷ்டமா இருக்குது டா அதெல்லாம் பாக்குறதுக்கு நிக்காது டா கார்த்தி நிக்கவே நிக்காது டா ஆஹ் மழ வந்து அவங்க அவங்க சாப்பாட்டுக்கு கஷ்டபட்டுட்டு இருக்காங்க டா கார்த்தி ஒரு பக்கம் பாத்தோம்னு வச்சிக்கொயன் ஏல மக்கள் பாதிக்க படுறாங்க இன்னொரு பக்கம் பாத்தா நம்மள மாதிரி இருக்குரவங்கலம் பாதிக்க படுறாங்க அது தான் கார்த்தி ரொம்ப கஷ்டம் இப்ப நீ எல்லாம் எப்டி சமாளிக்க போரனு தெரில ஆஹ் நா நாளைக்கு கன மலன்னு சொல்லி leave விடுவாங்க நாளைக்கு மழ பெய்யாது நாளனாலைக்கு பாத்தினா மழ பெய்யும்

அஹ் ஆமா கார்த்தி இப்ப மழ பென்ஜினா கூட நான் கூட ஏதோ adj~ adjust பண்ணி உள்ள வந்து உக்காந்து வேல பாக்கலாம் ஆனா நீ எல்லாம் வெளிய வேல பாக்குறது ரொம்ப கஷ்டம் தான் டா கார்த்தி என்னா கார்த்தி நீ கொஞ்சம் வேல தேடிருக்கலாம் கார்த்தி

ஆஹ் ஆமா கார்த்தி ஆதுவும் right தான் இந்த ரெண்டு வாரத்துக்கு நாம எப்டி தான் நம்ம பொழப்பு ஓட போறதோ தெரியல டா கார்த்தி மழை பெஞ்சிட்டே இருக்கு உடுரத பாத்தா மழை டா கார்த்தி அந்த மாதிரி நிலைமையில் இருக்குல எந்த side ல ஆஹ் ஆஹ் எப்பா என்னடா கார்த்தி டேய் அப்போ அவ்வளா காத்து அடிச்சிருக்கு டா கார்த்தி அஹ்

இப்ப இது இங்க இருந்து சொல்ல மறந்துட்டன் என் கொழந்த நல்லலாவே சாப்ட்டு இருந்துச்சு டா அந்த இடி உழுந்த அப்போ பயந்துரிச்சிடா பயன்து ஒடம்பு சரி இல்ல டா கொழந்தைக்கு இப்ப hospital கூப்டு போகுறதுக்கு கூட முடியல என அவளோ மழ பேஞ்சிட்டு இருக்குடா வெளிய உம் hospital லாம் இருக்குடா அவங்களுக்கு என்ன car ல வந்துறாங்க உள்ள அவங்களுக்கு தேவ patient யார்னா எப்டி இந்த மழை காலத்துல பாதத்தனா நிறைய weather condition நாலா பாத்தனா நிறைய பேருக்கு ஒடம்பு சரி இல்லாம போகும் ல doctor லாம் சும்மாவாடா வண்டியிலயா டா வருவாங்க car ல தான வருவாங்க என்னா பண்றதுனே தெரில டா கார்த்தி

ஆமா டா கார்த்தி அது வேற ஒரு பக்கம் tension ஆவுது டா கார்த்தி எனக்கு உம் ஒரு பக்கம் என்ன டா நா இந்த மழ உம் அது உங்க area லயாஹ் டா கார்த்தி உம் உம் அஹ்

எது அந்த பின்னாடி side ஆஹ் உங்க வீடு பின்னாடி side ஆஹ் ஆஹ் ஆஹ் எந்த side உ அந்த காத்து அடிக்குற பக்கம் உம் ஆஹ் அட கார்த்தி என்னடா நீ வேற இப்டி சொல்ற, பயமா இருக்கு டா வெளிய போறதுக்கு கூட

சொல்ல மறந்துட்டன் டா கார்த்தி இந்த climate change ஆயிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டம் டா கார்த்தி எப்டி சொல்றது இந்த cold புடிச்சிட்டு ஒரு பக்கம் ரொம்ப கஷ்டபட்டுட்டன் டா அந்த மாறி இப்ப குளுருது டா தூங்க குள்ள பாத்தனா வச்சிக்கொயன் நாலு bed sheet உ போட்டுன்னு தூங்குன கூட குளுருது டா அந்த மாதிரி காத்து அடிக்குது டா உம் எப்படி தான் நாம இந்த நாலு மாசம் ஓட்ட போறோம் என்ன போ, இதுக்குன்னு இப்படியா டா கார்த்தி?

உம் hello ஆமா டா இப்டிலாம் பேஞ்சா நம்ம நம்ம இதுல பேயுர மாறி சென்னை side லாம் பேஞ்சா ஒரு வீடு கூட இருக்காது டா நீயே கேள்வி பட்டுருக்களே நான் சொன்னன்ல சென்னை ல மழ பெய்யதுடாண்டு அங்க பெஞ்சி

இப்ப அதலாம் நெனச்சா எனக்கு பயமா இருக்கு டா கார்த்தி என்ன அவா போதோ எது ஆவ போதோ

ஆஹ் ஆஹ் அஹ் நாளைக்கு நாளைக்கு கன மலழயாம் நாலு centimeter அளவுக்கு பெய்யும்னு சொல்லிருக்காங்க டா ஆது தான் டா நெனச்சா பயமா இருக்குது எங்க வீட்டுல மாடு இருக்குதுல மாடு எங்க கட்டுறது இந்த மழை பேஞ்சா மாடு இப்ப வேற ரெண்டு நாலா சாப்ட மாட்டங்குது மாடு மேய்க்க முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு டா இந்த மழை பெஞ்சி அந்த seat போடுவாங்க பாத்தியா அந்த seat அந்த அடிச்சி போயிட்டு ரோட் ல விழுந்துருக்கு னா பாத்துக்கொயன் அப்ப எவ்ளோ காத்து அடிச்சிருக்குனு

ஆமா ஆளாங்கை side உ எந்த எதுனா ஒரு எந்த ஊரு correct ஆ சொல்லு exact ஆ ஆமா

எப்பா ஏன்னா டா சொல்ற பா அப்பனா நம்முக்கே இங்க மழை பெஞ்சி இருக்குனா மல side லாம் இப்~ இப்ப நம்மளுக்கு first first வந்து மா~ மழ பக்கம் தான் வந்து மழ வரும் எனா அங்க தான் காத்து அதிகம் மரம் அதிகம் இங்க பெஞ்ச டேய் அது அப்போ அங்க ரொம்பி ஆமா டா உம் என் friend கூட சொல்லிடு இருந்தான் டா அங்க போனோம் அங்க போனன்னு என்னா இங்க இருந்து பத்து பதிஞ்சஞ்சு கிலோமீட்டர் வருத இந்த மழயிலையும் போயி பாத்துட்டு வந்துருக்காங்க டா அந்த அருவியா அப்பனா பாத்துகோயேன் எவ்வோளவு பசங்க லாம் எவ்ளோ interest ஆ இருக்குறாங்க அவங்களுக்கு இப்பலாம் தெரியாது இந்த தண்ணி ல நனஞ்சி அவங்களுக்கு ஒடம்பு சரி இல்லாம போனா தான் தெரியும் இந்த climate கு உம் உம் ஆமா டா டேயி கார்த்தி ரொம்ப குளுருது டா இப்ப கூட பாரன் உன்கிட்ட போட்டு sweater போட்டு தான் பேசிட்டு இருக்கன் பாத்தான ரொம்ப குளுருது டா உம் ஆமா நான் பேசுரதுலே உனக்கு தெரியுதுல எவ்ளோ நடிங்கிட்டு பேசிட்டு இருக்கன்டு குளிக்குரதுக்கு கூட முடியல டா கார்த்தி அந்த மாதிரி weather condition இருக்கு டா

அட நீ வேற எங்க வீட்டு heater இருக்குல ஆஹ் ஆஹ் ஆஹ் current இப்ப வந்துச்சு heater போட்டு குளிக்கலாம்னு போனா heater பந்தினஞ்சு நிமிசமா ஹம் on ல இருக்கு தண்ணி சில்லுனு வருதுடா அநியாயத்துக்கு கொஞ்சமாச்சு வேத வேத வேதனு வந்தா பரவாயில்ல ரொம்ப ஆமா bro right தான் இடி உழுந்த heater போயிடும் ல பதினஞ்சாயிரம் குடுத்து இப்ப தான் டா EMI ல வாங்குனன்

நான் வேற நாளைக்கு வேற amount குடுக்கணும் இந்த மழையில எப்டி போயி குடுக்குறது finance கட்டுறது ஒன்னும் புரியல டா

உம் இப்போ நான் வேல செய்யுற எடத்துல எங்க HR வேற mobile ஒதறி display போயிட்டு இருக்கு இப்ப நான் அங்க நேர்ல போனா தான் அவரு கிட்ட நான் salary கேக்க முடியும்

இப்ப என்ன இருந்தாலும் அவரு என்ன சொல்றாரு என்கிட்ட இல்ல டா நீ வந்து எடுத்துட்டு வாங்கிட்டு போடான்றாரு அவரு நலமையும் நம்ம பாக்கணும் ல அவரு என்னா சொல்றாரு இந்த மழ பெய்யுது எனக்கு அது problem இல்ல நான் கொஞ்சம் முன்னாடி வாறன் நீ கொஞ்சம் முன்னாடி வந்து எடுத்துக்கோ அப்டிங்குராறு amount அ இப்ப அந்த அளவுக்கு கூட என்னால வெளிய போக முடியலனா தலையில பட்டு பட்டுன்னு கல்லு எடுத்து போட்டா எப்டி எப்டி இருக்கும்

அஹ் இப்போ அவரு நிலைமையில் இருந்து நம்ம யோசிக்கணும் ல என்னடா இது நம்ம ஒரு position ல இருக்கோம் நாமளே இவ்ளோ எறங்கி வாரோம் அவன் என் வர மாட்டன்றான் அவருக்கு தெரியுதுல நம்மளுக்கு climate set ஆகாது நமளுக்கு அவருக்கு தெரியலயாட்டு இருக்கு சரி அதான் என்னா பண்றதுன்னு தெரியாம car வச்சிட்டு போலாமான்னு பேசிட்டு இருக்கன் டா டேயி அந்த மாதிரி நெலம இருக்கு டா என்கிட்ட அதுவும் right உஹ் தான் இந்த மழ car வச்சா அதா எடுத்துட்டு வரதுக்கு நான் வெளிய போறப்போ நனஜிருவநாட்டு இருக்குது டா உம் உம் என்னடா பண்றது உம் ஏ புரிஞ்சிக்கடா எனக்கு அவ்வளோ commitment இருக்கு டா இந்த ரெண்டு வாரம் மழ பெஞ்சி வேலைக்கே போகாம எனக்கு இப்ப அடுத்த மாசம் salary ஏ வராது டா ஆமா பதினஞ்சு நாளைக்கு நாலாயிருபா வச்சி எப்புட்ரா family அ run பண்றது ஒஹ் எனக்கே இந்த நெலமனா உனக்கு லாம் என்னடா நெலம டேயி

ஆமா டா கார்த்தி டீ எனக்கு ஆசையா இருக்கு தெரியுமா இந்த மழயில போயி டீ குடிக்கணும் லா ஆசையா இருந்துச்சு எங்கடா வண்டி வெளிய தள்ளுரதுகுள்ள பாதி நனஞ்சிறோம்

ஏன்னா பண்றது இப்ப அவுரு தான் message பண்ணாரு டா எங்க வர அப்டின்ட்டு நான் சொல்லிட்டன் இந்த மாறி மழ முடிக்கட்டும் நா முடிச்ட உடனே கேலம்பிரன் அப்டின்னு சொல்லிருக்கன் அவரு தான் message பண்ணாரு இப்ப எனக்கு ஆமா டா கார்த்தி ரொம்ப commitment இருக்கு டா அந்த பயிஞ்சி நாளைக்கு வேலைக்கு போல மழ வந்து பயிறுலாம் கேத்துருச்சு ரொம்ப கஷ்டமா ஆயிருச்சுடா

ஆமா டா உன்கிட்ட பேசு time போறதே தெர்ல

எங்க டா டேயி வரது டேயி உம் salary வாங்கவே என்னால போ முட்லனு இருக்குறன் எப்ப வருவன்னு கேக்குற இந்த மழை எல்லாம் நிக்கட்டும் டா அப்போ வந்து பாக்குறன் வீட்டுல எல்லாம் கேட்டதா சொல்லு ஆமா ஏன்னா டா பண்றது கார்த்தி tension ஆவுது அத பத்தி பேசாத டா விடுறா டேயி இயற்க்கைக்கு நாம என்னத்துக்கு தடங்கலா இருக்கணும் ஏன்னா சொல்றது correct ஆ உம் உம் உம் உம் okay மச்சான் ஹம் வச்சிரட்டுமா அஹான் bye டா மனித இனம் வந்து ரொம்ப நாளைக்கு அப்படியே நிலைச்சு இருக்கிறதுக்கு மிகவும் முக்கியமான ஒரு அவசியமான ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா மனிதரோட உடல்தான் இது வந்து ஒன்~ ஒன்றோடு ஒன்று பின்~ பின்னி பிணைந்து பல்வேறு உடல் கூற்று கட்டமைப்புகளால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு அப்படின்னு வந்து சொல்றாங்க ஒரு மனிதன் நீண்ட ஆயுள வந்து பெறனும் அப்படின்னா இந்த உலகத்துல வந்து வாழ வேண்டும் அப்படின்னா மனிதனோட உடல் வந்து சீரான செயல்பாடு இருந்ததுன்னா மட்டும்தான் வந்து முடியும் அவனால ரொம்ப நாள் வந்து வாழ முடியும் அது அப்ப அவன்வந்து என்ன பண்ணனும் அப்படின்னா அவனோட உடல் மேல வந்து அவன் ரொம்ப அக்கறை வந்து காட்டணும் அப்படி அக்கறை காட்டுனா மட்டும்தான் அவனால அவனோட ஆயுள் வந்து அதிகமா இருக்க முடியும் இல்ல அப்படின்னா வந்து அஹ் அவனோட ஆயுள் வந்து கம்மியா தான் இருக்கும் அவனோட உடல வந்து அவன் எந்த அளவுக்கு வந்து அக்கறை எடுத்து பாத்துக்கறானோ அந்த அளவுக்கு அவனோட ஆயுள் வந்து அதிகமா இருக்கும் இப்ப உடல் நலம் வந்து எப்படி வந்து நம்ம பாத்துக்கறது அப்படின்னா இயற்கையாடு இணைந்து இயற்கையோடு இணைந்த ஒரு வாழ்வியல் முறையிலதான் வந்து

உடல வந்து கேடு தான் விளைவிக்கும் இயற்கையான வழிகளை எல்லாமே follow பண்ண நம்மளோட உ~ உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும்

இந்த உலகத்துல வந்து அஹ் எல்~ நிறைய உயிரினங்கள் வந்து கடவுள் வந்து படைச்சிருக்காங்க அதுலயும் வந்து மனுஷனா பிறக்கிறதுதான் வந்து ரொம்ப அரிதான ஒரு விஷயம் அப்~ அதுவும் இல்லாம ரொம்ப நேர்மையான ஒரு விஷியம் அப்படின்னு எல்லாருமே வந்து நினைக்கிறாங்க ம~ மனிதன் வந்து அவனோட படைப்புல வந்து ரொம்ப உயர்ந்து விளங்~ விளங்கு~ விளங்கறது வந்து எதனால அப்படின்னா ஐந்தறிவோட ஐந்~ விலங்கள்க்கு வ~ விலங்குகள்க்கு வந்து ஐந்தறிவுதான் அப்டித்தான் படச்சருக்காங்க கடவுள் ஆனா வந்து மனுஷங்களுக்குத்தான் வந்து ஆறு அறிவோட படச்சுருக்காங்க அப்ப இது வந்து மனுஷங்கள வந்து விலங்குகளை விட அஹ் ஒரு ஒரு அறிவு அதிகமா இருக்குங்கிறதுனால ரொம்பவே special அ தானே இருக்கக்கூடும் மனித உடல் வந்து அஹ் நிறைய ம~ மரபணுக்கள் திசுக்கள் எலும்பு எலும்பு அப்புறம் தசைப்பகுதி இந்த மாதிரி நிறைய வந்து நம்மளோட உடம்புல வந்து இருக்கு இது ஒவ்~ ஒவொன்னும் ஒவ்வொரு விஷியமும் வந்து connection ஓட தான் இருக்கும் இப்ப வந்து மூளைல வந்து அஹ் உடல் முழுக்க வந்து ரத்தம் வந்து பாய்ச்சறதுக்கு மூளையோட கட்டுப்பாடுதான் வந்து மகவும் முக்கியமானது ஒன்று அது மட்டும் இல்லாம இதயமும் சரி நம்ம சுவாச~ சுவாசிக்கிறோம்ல அ~ அந்த நுரையீரல் வழியா அது காத்து உள்ளயும் வெளியயும் போயிட்டு வந்துட்டிருக்குல

நம்ம உடம்புல உள்ளுக்குள்ள என்னனென்ன process நடக்குதோ அது எல்லாமே வந்து அந்த மூளை செய்யறது அந்த மூள குடுக்கற அந்த அஹ் rules படி தான் வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கு இது வந்து 'சீரா பா~ நடத்தணும் அப்படின்னா அதாவது அந்த அஹ் brain வந்து நம்ம நம்மளுக்கு வந்து ஒரு instruction குடுக்கும்ல அது வந்து நல்லா proper அ இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து நம்மளோட உடல வந்து நல்ல விதமா பாத்துக்கிட்டாதான் அதுவும் அதோட வேலைய நல்ல விதமா பாத்துக்கும் இப்ப வந்து அஹ் ஒரு அஹ் இப்ப இந்த உலகத்துல வாழற மக்கள்ல வந்து எழுவத்தி அஞ்சு சதவீதத்துக்கும் அதிகமானவங்க வந்து ஏதாவது ஒரு நோயால வந்து பாதிக்கப்பட்டுட்டுதான் இருக்காங்க மனித உடல்~ உடல்ல இருக்க பகுதிகள் அப்புறம் வந்து மனரீதியா உளரீதியா நிறைய விஷயங்கள் வந்து தாக்கப்படுறாங்க அதனால உடல்நலம் வந்து பாதிக்கப்பட்டு அவங்களோட அஹ் உடல் நலம் பாதிக்கப்பட்டு நிறைய நோய்கள் வந்து அஹ் வருது இன்னும் ஒரு சிலருக்கு வந்து மனஅழுத்தோம் அந்~ வேலை நிறையா பாக்குறனால மன அழுத்தம் கூட வரதுக்கு வர அதிகமான வாய்ப்பு இருக்கு இதனால மன சோர்வு அடைஞ்சு அவங்களோட ஆரோக்கியம் வந்து அஹ் ரொம்பவே கெட்டு போயிடுது மனிதனோட ஆரோக்கியம் வந்து குறஞ்சுதுனாவே பல்வேறு நோய்கள் வந்து நம்மளோட உடம்பு அஹ் உடம்புல வந்து வந்துரும் அப்ப அப்படி வரப்ப நம்மளோட ஆயுளும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப கொறஞ்சு போய்டும் இப்ப நம்ம நம்மளோட உடல் நலத்தை வந்து பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று இப்ப அத நாம சரியா பார்த்துக்கல அப்படின்னா அது வந்து நம்ம நம்மள நாமளே வந்து நம்மளோட ஆயுள வந்து கம்மி பண்ணிக்கிற மாரி ஓ~ ஒரு ஒன்னுதான் அப்படினு எல்லாரும் சொல்றாங்க இப்ப இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட உடல் நலத்தை வந்து எந்த அளவுக்கு பார்த்துக்கலாம் எப்படி எல்லாம் பாத்துக்கலாம் அப்படீன்னு சொல்லி ஒரு நல்ல விழிப்புணர்வு வந்து மக்கள் மத்தியில வந்து அதிகமா வந்து கொண்டு வரணும் அப்பதான் வந்து எல்லாத்துக்குமே தெரியும் இப்ப நமக்கு தெரிஞ்ச நாலு விஷயத்த வந்து மத்தவங்களுக்கு சொன்னோம் அப்படீன்னாதான் வந்து மக்கள் வந்து தெரிஞ்சுக்குவாங்க தெரியாதவங்களும் நம்ம மூலமா தெரிஞ்சுக்குவாங்க

அதே மாதிரி அவங்களோட உடம்பு வந்து நல்லா சீரா வந்து இ~ இருக்கணும் அப்படின்னா மனிதர்கள் வந்து மகிழ்ச்சியா வாழ~ வாழணும் அப்படி மகிழ்ச்சியா வாழ்ந்தாதான் அவங்களோட உடலும் வந்து நல்லா சீரா இருக்கும் நம்மள ஏதாவது ஒரு விஷியத்த போட்டு நினைச்சுகிட்டு அஹ் எப்ப பாத்தாலும் ரொம்ப சோகமா இருந்து அந்தமாரி இருந்தோம் அப்படின்னா அதுவா நம்மளுக்கு ஒரு பெரிய மன அழுத்தத்த உண்டாக்கும் அஹ் மன சோர்வ உண்டாக்கி நம்ப உடம்புல வந்து ஏதாவது ஒரு நோய்ய வந்து அஹ் அது உண்டு பண்ணிடும் அதனால வந்து நம்ம எப்பவுமே எந்த அள~ இத முடிஞ்ச அளவுக்கு வந்து மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னுதான் வந்து நம்ம பார்க்கணும் அது மட்டும் இல்லாம அஹ் நம்ம இளம் நம்ம இளம காலத்துல வந்து அஹ் கடினமான வேலை வந்து நம்ம செய்வோம் ஓடி ஓடி வே~ வேலை செய்வோம் அதுக்கப்புறம் வந்து அப்படி வேலை செய்யற வேக வேக அது ஓடிக்கிட்டே இருக்கோம் வேலை செஞ்சுகிட்டே இருக்கும் ஆனா வந்து அதே நேரத்துல வந்து நம்மளோட நம்ம சாப்பிடற உணவு அஹ் வந்து நம்ம அத வந்து நம்ம அந்த உணவு பழக்கவழக்கத்தை வந்து நம்ம வந்து அக்கறை காட்டுறதே கிடையாது அந்த உணவு பழக்கவழக்கத்தை வந்து நம்ம அக்கறை காட்டணும் நம்மளோட சிறு வயசுல இருந்தே அதுக்கு வந்து நம்ப அக்கறை காட்டிட்டே இருந்தாதான் நம்மளோட உடல்நலம் வந்து நல்லா இருக்கும் இல்ல அப்படின்னா வந்து அது நம்மளோட உடல்நலம் நல்லாவே இருக்காது அது மட்டும் இல்லாம அஹ் நம்மளோட உ~ நம்ம நம்ம உடம்புல வந்து நிறைய மன அழுத்தம் வந்து இருக்கு நம்ம ஓய்வு நேரத்திலே வந்து அஹ் அதப் பத்தியே நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்ன்னா இப்ப வேலைக்குப் போறோம் அப்படின்னா அந்த வேலையை அங்~ அங்கேயே வந்து மு~ முடிஞ்ச அளவுக்கு முடிச்சிட்டு வரணும் அப்படின்னுதான் நம்ம பாக்கணும் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஓய்வு நேரத்திலே கூட அது அது பண்ணணும் இது பண்ணணும் இன்னும் அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்கு அப்படீன்னு சொல்லி நம்ம மிச்சம் இருக்கிற அந்த நேரத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ணறோம் அப்படின்னா அஹ் நம்மளே வந்து கெடுத்துகிறோம் அப்படி இருக்கும்போது நம்மளோட மன மகிழ்ச்சி வந்து இல்லாமையே போயிரும் so உளவல்~ உளவியல் ரீதியா வந்து எல்லா மருத்துவர்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்மளோட மனமகிழ்ச்சி அப்படிங்கறது வந்து அவசியமான ஒண்ணு அந்த மனமகிழ்ச்சி இல்ல அப்படின்னா நம்மளோட உடம்பு வந்து அஹ் அஹ் நிறைய தாக்கம் வந்து வந்துரும் நம்மளோட உடல் உடல் நிலைல வந்து ரொம்ப அதிகம் பாதிப்பும் வந்து வந்துரும் அப்படின்னு வந்து நிறைய மருத்துவர்கள் வந்து சொல்றாங்க இப்ப இதுக்காக வந்து நம்ம என்ன பண்ணனும் அப்படீன்னா நிறைய வந்து அஹ் உடல் பயிற்சி வந்து நம்ம செய்யணும் முதல் விஷயம் வந்து நம்மளோட உடல் உணவுல வந்து நல்ல விதமான உணவா எடுத்துக்கணும் அஹ் இது நல்ல இயற்கையான காய்கறிகள் கீரைகள் பழங்கள் இந்த மாதிரி வந்து அது மட்டுமே சாப்பிடலாம் அது மட்டும் சாப்பிட்டா போதும்னு மட்டும் இல்லாம அஹ் பழங்காலத்துல வந்து என்னென்ன அஹ் நம்மளோட முன்னோர்கள் வந்து உணவு பழக்க முறை எந்த மாதிரி எல்லாம் வச்சிருந்தாங்க அஹ் நிறைய வந்து அஹ் சிறுதானியங்கள் இந்த மாதிரி தானே சாப்பிட்டு இருந்தாங்க so அந்த மாதிரி உணவையும் நம்ம வந்து இப்ப வந்து எடுத்துக்கணும் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட உடம்புக்கு வந்து இன்னும் நிறைய வந்து அஹ் ஆரோக்கியம் வந்து வந்திரும் so அந்த first உ